இப்ப வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிடிச்சி பிள்ளைங்களுடைய அந்த dehydrate ஆகும் அதுக்கு நம்ம என்ன பண்ணிடனும் பிள்ளைங்களுக்கு நிறைய தண்ணி குடிக்க நம்ம சொல்லணும். தண்ணி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு குடிக்கிறமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து body வந்து நல்லா உடம்பு வந்து நல்லா health ஆ ஆரோக்கியமா இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து இந்த காய்கறிகள், சில பிள்ளைங்க காய்கறிகள், பழங்கள் எல்லாம் சாப்பிடாதுங்க அந்த பிள்ளைகள் சாப்பிடலைன்னு நம்ம அப்படியே விடவும் கூடாது பிள்ளைங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லி இதெல்லாம் சாப்பிட்டீன்னா உடம்பு நல்லாயிருக்கும் நீ ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம எடுத்து சொல்லி புரியவெச்சி அந்த பிள்ளைங்களை வந்து நம்ம சாப்பிடவைக்கணும். ஆனா அது வந்து பிள்ளைங்க வந்து சில பிள்ளைங்க வந்து டக்குன்னு கேட்டுட்டு சாப்பிடுங்க சில பிள்ளைங்க அடம் பிடிக்குங்க அடம் பிடிக்கறப்ப நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து புரியவெச்சி நம்ம சொல்லி இதெல்லாம் நீ சாப்பிட்டேன்னா உன் உடம்பு நல்லாயிருக்கும் நீ strength ஆ இருக்கலாம் நீ நல்லா ஓடலாம், விளையாடலாம் அப்பத்தான் நல்ல படிக்கமுடியும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம புரியவைக்கணும் அந்த மாதிரி hotel ல வெளியில சாப்பிடறப்ப சாப்பிடறதையும் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ஏன்னா பிள்ளைங்க வந்து hotel ல நம்ம எப்படி செய்வாங்க நம்ம வீட்ல செய்யற மாதிரி hotel ல செய்வாங்களான்னு கேட்டா doubt தான் நம்ம வீட்ல நம்ம எல்லாமே correct ஆ பிள்ளைங்களுக்கு எல்லாம் செஞ்சி கொடுப்போம் ஆனா hotel ல

பிள்ளைங்க சில பிள்ளைங்க வந்துட்டு எனக்கு இது வாங்கி கொடுங்க இதுதான் நான் சாப்பிடுவேன் இன்னைக்கு அப்படின்னு சில பிள்ளைங்க அடம் பிடிக்குங்க அந்த மாதிரி இப்ப அந்த மாதிரி நம்ம வந்து daily பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்து பழகிட்டோம்னா அதுவே பிள்ளைங்களுக்கு வயிறு upset உ உடம்பு முடியாமப்போகும், எல்லாமே ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா பிள்ளைங்களுக்கு வந்து வெளியில வாங்கி கொடுக்கிறதை கொஞ்சமா கம்மி பண்ணிக்கணும் அப்பத்தான் நம்ம இப்பயே பழகிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு அதுவே taste பிடிச்சி போயி பிள்ளைங்களோட உடம்பு தான் வீணாகும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி இப்பையிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில சாப்பிடறதை நீங்க கம்மி பண்ணிக்குங்க அப்பத்தான் உங்க உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு புரியவைக்கணும் புரியவெச்சாதான் பிள்ளைங்களும் அதுங்~ அதை கேட்டுட்டு correct ஆ சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லா இது ஆகாது போலிருக்கு அப்படின்னுட்டு அதுங்களும் புரிஞ்சி நடந்துக்குங்க நம்ம அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கொடுத்தோம்னா அதுங்க உடம்பு நல்லாயிருக்கும் அதுங்களுக்கும் வளர வளர அதுங்களுக்கு நம்ம வெளியில சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு இதாகும் அப்படின்னு சொல்லி அதுங்களும் புரிஞ்சிக்குங்க அதே மாதிரி packet item, packet ல லேஸ் chips இந்த மாதிரி items லாம் நிறைய பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது அதெல்லாம் packet ல அடைச்சி வெச்சாலே அது எவ்வளவு நாளைக்கு இருப்பாங்க அதெல்லாம்நம்மளுக்கு சில சில பேர் எல்லாம் ரொம்ப நாள் வெச்சு அந்த மாதிரி things எல்லாம் வாங்கிட்டு வரும்போது பின்னாடி expiry data இருக்கா என்ன அதெல்லாம் நம்ம கவனிச்சு தான் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அதை சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு சில பேருக்கு உடம்பு வந்து உடம்பு முடியாம போயிடும். நம்ம வந்து things எல்லாம் வாங்கிட்டு வரும்போது பின்னாடி வந்து correct ஆ date இருக்கா correct ஆ expiry date போட்டிருக்காங்களா இதை நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு நம்ம நல்லா விசாரிச்சிக்கிட்டு தான் எதா இருந்தாலுமே நம்ம வாங்கிடணும் நம்மளுமே நம்ம உடம்பை வந்து நிறைய பாத்துக்கணும் நிறைய vegetables உ பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள் பச்சை நிறத்துல இருக்கிற எல்லா காய்கறிகளும் நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு வந்து நல்லாருக்கும். நல்லா health க்கு health க்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நிறைய fruits உ நல்ல நிறைய வந்து நம்ம எடுத்துக்கணும் junk food ஓ இந்த மாதிரி நிறைய masala item ஓ நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம உடம்புக்குதான் வந்து தீங்கு விளைவிக்கும் குழந்தைங்க மட்டுமில்லை பெரியவங்களுமே இப்ப நிறைய பேர் அப்படி நிறைய பேர் இது மாதிரி நிறைய வெளியில சாப்பிடறது junk food சாப்பிடறது அதே மாதிரி நிறைய இப்ப சாப்பிடறாங்க அதெல்லாம் தவிர்த்தோம்னா அஹ் உங்க உடம்புக்கு நல்லா இதாகும் அப்படின்னு வந்து இப்ப நம்ம அடிக்கடி doctor கிட்ட போற மாதிரி ஆயிடும் doctor மாத்திரையை சாப்பிடற மாதிரி ஆயிடும் நம்ம இதெல்லாம் தவிர்த்தாலே நம்ம hospital க்கோ இல்லை எதுக்குமே நம்ம போகத் தேவையில்லை நம்மளுக்கு தேவையான அந்த பழங்கள், காய்கறிகள் சாப்பிட்டாலே நம்ம உடம்பு வந்து நல்லாயிருக்கும், hospital போயி அது தேவையில்லாதது நம்மளுக்கு இது செலவு நம்ம நம்ம உடம்பை நம்ம பாத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இது மாதிரி தேவையில்லாத நம்ம சாப்பாடு நம்ம சாப்பிடாம இருந்தாலே

எந்த தீங்கும் எதுவும் செய்யாது இதை நம்ம பின்பற்றினாலே நம்ம நம்மளும் நம்ம உடம்பை நம்மளும் பாத்துக்கலாம் பிள்ளைங்க உடம்பையும் நம்ம நல்லா நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம் நல்லா நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா

அந்த மாதிரி item எல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்காம அதுங்களுக்கு நம்ம இப்பையே ஆரம்பத்திலேயே புரிய வெச்சிட்டோம்னா அதுங்க வளர வளர அதை நம்ம அதுங்க வந்து pickup ஆயிக்குங்க அப்ப நம்மளுக்கு வந்து வேற இது தேவை இருக்காது இதை பின்பற்றினாலே நம்ம உடம்பை நம்ம பாத்துக்கலாம்.

முதலாம் இராஜேந்திர சோழன் சோழ~ இராஜேந்திர சோழன் காலத்தில் சோழநாடு கி பி ஆயிரத்தி முப்பது ஆட்சிக்காலம்கி பி ஆயிரத்தி பன்னிரெண்டிலிருந்து கி பி ஆயிரத்தி நாப்பத்தி நான்கு கொப்பரகேசரி வர்மன், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் தலைநகரம் தஞ்சாவூர் அரசி திருபுவனம் மகாதேவியர் முக்கோலின் பஞ்சவன் மாதேவியார் வீரமாதேவி பிள்ளைகள் இராஜாதிராஜ சோழன், இராஜேந்திர சோழன், வீர ராஜேந்திர சோழன், அருள்மொழி நங்கையார், அம்மங்காதேவி, முன்னவன் இராஜராஜ சோழன், பின்னவன் இராஜாதிராஜ சோழன் தந்தை இராஜராஜ சோழன் பிறப்பு அடி~ ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்று இறப்பு கி பி ஆயிரத்தி நாப்பத்து நான்கு இராஜேந்திர சோழர் போரில் கோலாரா~ ரா~ கோலராமா கோயில் கோலார் இராஜேந்திர சோழன் சோழர்கள் புகழ்பெற்ற மன்னர்களுள் ஒருவரும் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவருமான இராஜராஜ சோழனின் மகனும்,

விஜயாலய சோழன் காலத்தில் தொடங்கிய சோழப் பேரரசு இராஜேந்திரன் காலத்தில் அதன் பொற்காலத்தை அடைந்தது. சோழ மன்னர்களில் இராஜேந்திரனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை என்ற பெருமை வாய்ந்தவர் தன்னுடைய ஆட்சிக் காலத்தில் இராஜேந்திர சோழன் ஏற்கனவே பரந்து விரிந்த சோழப் பேரரசின் பரப்பை மேலும் விரிவுபடுத்தினார். இவர் ஆட்சி செய்த பகுதிகள் தென் இந்தியா பகுதிகள் ஆன தற்போதைய தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலுங்கானா, சத்தீஸ்கர், ஒரிசா, மேற்கு வங்காளம் ஆகிய பகுதிகளும், தென் கிழக்கு ஆசிய நாடுகள் அனைத்தும் இவர் ஆட்சி காலத்தில் இருந்தது. இராஜேந்திரன் ஆட்சிக்காலத்தில் சோழநாடு இந்தியா, இலங்கை, மாலத்தீவு, கடாரம், ஸ்ரீ விஜயம், மலேசியா, சிங்கப்பூர், சுமத்ரா, கம்போடியா, இந்தோனேசியா, மியான்மர், வங்கதேசம் ஆகியவற்றை உள்ளடக்கிய மிக~ மிகப்பெரிய நிலப்பரப்பாக இருந்தது. இராஜேந்திர சோழனே முதன் முதலில் அயல்நாட்டிற்குப் பெரும் படை எடுத்துச் சென்ற முதல் தமிழ் மன்னன் ஆவர். மகிபாலனை வென்று வங்காள தேசத்தை சோழநாட்டுடன் இணைத்தவர் இதன் வெற்றியைச் சிறப்பிக்க கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் புதிய தலை

இந்தியாவில் வாயு கடவுளுக்கு கட்டப்பட்ட ஒரே கோயிலான, ஆந்திராவின் சித்தூர் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள காளகஸ்தி கோயில் இராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது.

கங்கைகொண்ட சோழன் சோழன், மற்றும் கடாரம் கொண்டான் ஆயிரத்தி பதினாலு மற்றும் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு CE இடையே ஆட்சி செய்த பேரரசர். பதினோறாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே தெற்காசியாவில் கலைகளை ஆதரிப்பதிலும், வர்க்கத்தை ஊக்குவிப்பதிலும், சோழ பேரரசை அதன் மிகப் பெரிய அளவிற்கு விரிவுபடுத்துவதிலும் அவர் பங்கு வகி~ பங்கு வகிப்பதாக கூறப்படுகிறது. கருதப்படுகிறது. தஞ்சாவூரில் முதலாம் இராஜராஜன் மற்றும் அவரது ராணி வானவன் மகாதேவி ஆகியோருக்குப் பிறந்த இராஜேந்திரன், ஆயிரத்தி பதினான்கில் இறக்கும் வரை, ஆயிரத்தி பன்னெண்டில் தனது தந்தையுடன் இணை ஆட்சியாளராக அரச அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டார். அவரது ஆட்சியின் போது, சோழப் பேரரசு இந்திய துணைக் கண்டத்திலேயே மிக மிக முக்கியமான அரசியல், இராணுவ மற்றும் பொருளாதார சக்தியாக இருந்தது. இது இந்தியப் பெருங்கடல் முழுவதும் வர்த்தகம் மற்றும் வெற்றியின் மூலம் அதன் வரம்பை விரிவுபடுத்தியது, தெற்காசியாவிற்கு அப்பால் நிலப்பரப்பைக் கைப்பற்றிய ஒரு சில இந்திய மன்னர்களில் ஒருவராக ராஜேந்திர~ வை உருவாக்கினர். அவரது ஆரம்ப ஆண்டுக~ ஆண்டுகள் சோழர் படையில் ஈடுபட்டதன் மூலம் உருவாக்~ குறிக்கப்பட்டன, அங்கு அவர் மேற்கு சாளுக்கியர்கள்

ஆட்சியாளர்களுக்கு எதிராக பல பிரச்சாரங்களில் போராடினார். அனுராதாபுரம், அவருக்கு முதல் வெற்றியை பெற்றுத் தந்தது. சேரபா~ சேர, பாண்டிய அரசுகளில் இலங்கையிலும் கிளர்ச்சிகளை அடக்~ அடக்கினார். பேரரசராக, அவர் அனுராதபுரத்தைக் கைப்பற்றி இலங்கையின் பெரும் பகுதியை ஏகப~ ஏக` தி~ ஏகாதிபத்திய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார். ராஜேந்திர சோழர் ஆட்சியை விரிவுபடுத்தி கலிங்கம் மற்றும் வெங்கை ராஜ்ஜியங்களை தோற்கடித்து லக்காத்தீவுகள் மற்றும் மாலத்தீவுகளை வசப்படுத்தினார், அதற்கு அவர் பின்னர் பழந்தீவு பனியாரம்~ பன்னீராயாரம் என்று பெயர் மாற்றினார், ஆதா~ அதாவது பன்னிரண்டு ஆயிரம் தீவுகள் மற்றும் மூன்று நீர் சந்திக்கும் பெருங்கடல் இந்த தீவுகள் பின்னர் மூலபாய கடற்படை தளங்களாக பயன்படுத்தப்பட்டன. அவரது காலத்தில் தென்கிழக்கு ஆசிய பிரச்சாரத்தில், அவர் ஸ்ரீவிஜயா, கெடா, தம்பரலிங்க மற்றும் பேகு ஆகியவற்றை இணைத்து, தனது ஆட்சியின் போது ஏகபத்திய ஆதிக்கத்தை அடைந்தார் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் சோழரின் தொடர்ச்சியான செல்வாக்கை உறுதிப்படுத்தினார். ராஜேந்திரன் பல வம்சத் ~ திற்கு எதிராக தொடர்ந்து போர் தொடுத்தார், இதன் விளைவாக அவர் கங்கைகொண்ட சோழபுரம் நகரத்தை கட்டியெழுப்பப் பயன்படுத்திய பெரும் கொள்ளைப் பொருட்களைக் கைப்பற்றினார், இது சோழப் பேரரசின் தலைநகர~ ராகவும் வணிக மற்றும் வணிகத்தின் பெரும் மையங்களில் ஒன்றாகவும் இருக்கும். பல நூற்றாண்டுகளாக தெற்காசியாவில் இந்த நகரம் அதன் அற்புதமான செயற்கை ஏரி, விரிவான கோட்டைகள், ஏகபத்திய அரண்மனையைச் சுற்றி அகழிகள் மற்றும் அற்புதமான பிரகதீஸ்வரர் கோயில் ஆகியவற்றாக குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. ராஜேந்திரன் ஒரு பக்தியுள்ள மனிதர் மற்றும் சைவ மதத்தைப் பின்பற்றுபவர் இந்து மதத்தின் ஒரு பிரிவு இருப்பினும் அவர் பௌத்தத்தை வரவேற்றார் மற்றும் தென்கிழக்கு ஆசியா மற்றும் தென்னிந்தியா முழுவதும் ஸ்துபிகளைக் கட்டினார். ராஜேந்திரனின் ஆட்சி நீடித்த மரபுகளில் ஒன்று புதிய வணிக வடிவங்களின் தோற்றம் ஆகும். மலாக்கா ஜலசந்தி மற்றும் கடலோரப் பகுதிகளில் அவரது ஆதிக்கத்திற்கு நன்றி எம்போரியா என்ற வணிக அமைப்பு உருவானது, இது அவர்களின் தேவைக்கேற்ப பொருட்களை ஏற்றுமதி செய்வதைக் குறிக்கிறது. இந்த புதிய அமைப்பு பேர~ பேரரசுக்குள் வர்த்தகத்தை கணிசமாக

மேலும் விரிவுபடுத்துவதற்காக வசதியாக ஒரு சுழற்சி வில~ விளைவை உருவாக்கியது. இதில், கேமர் பேரரசு ஒரு முக்கிய வர்த்தக பங்காளியாகவும் இருந்தது மற்றும் சோழர்கள் வலையமைப்புகளை சாங் சீனா வரை நீட்டிக்க உதவியது இந்த இணைப்பு ராஜேந்திர சோழன் இராணுவத்தில் சீன கப்பல்களை இணைக்க அனுமதித்த~ அனுமதித்தது. சோழர்கள் அரேபியா, வட பிரி~ வட ஆப்ரிக்கா, அன்டோலியா மற்றும் துருக்கிய நாடுகளுடன் மசாலா வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தது ஹம் மேற்கிலும் இந்த பரிய~ பாரிய வலையமைப்புகளை விரிவடைந்தன. இராஜேந்திரனுக்குப் பிறகு அவரது மகன் முதலாம் ராஜாதிராஜா

அவர் முதலாம் இராஜராஜன் மற்றும் ராணி வானவன் மகாதேவியின் மகன், திருபுவன மாதேவியார். அவருக்கு சோழப்படையின் தளபதியான அரையன் ராஜராஜன் என்ற இளைய சகோதரர் இருந்தார்.

மற்ற குறிப்பிடத்தக்க உறுப்பினர்களில் ராணி தாய்கள் தந்திசக்தி விட்டாங்கி அல்லது லோகமஹாதேவி மற்றும் குந்தவை, மூத்த சகோதரி ஆகியோர் அடங்குவர். ராஜராஜனின் ராஜேந்திரன் பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை ஆர்த்ரா ராஜேந்திரன் தனது ஆட்சியின் இறுதி ஆண்டுகளில் ஆயிரத்தி பன்னிரெண்டிலிருந்து ஆயிரத்தி பதினான்கு சோழப் பேரரசின் நிர்வாகத்திற்கு அவரது தந்தையுடன் வெளிப்படையான வாரிசாக அறிவிக்கப்பட்டார். ஆயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில், ராஜேந்திரன் பரகேசரி சோழ சிம்மாசனத்திற்கு ஆயிரத்தி பதினெட்டு முதல் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை பாண்டிய வம்சத்தை ஆட்சி செய்தார் தனது மகன் ராஜாதிராஜாவை ராஜகேசரி வ~ வாரிசாக அல்லது இணை அரசராக நியமித்தார்

மேற்குத் தமிழ்நாட்டின் ஒரு படையெடுப்பில் ஈடுபட்டார். பின்னர், அவர் தனது கவனத்தை வடக்கு ஆந்திரப் பிர~ பிரதேசத்தின் கொள்ளிப்பாக்கின் மீது செலுத்தி, ஆயிரத்தி பதிமூணில் அதை கைப்பற்றினார். இராஜேந்திரன் தனது தந்தை மூலம் இராஜராஜனின் சார்பாக இந்தப் படையெடுப்புகளை மேற்கொண்டார். ஆயிரத்தி பதிநான்கில் அவர் ஒரு பயணத்தை வழிநடத்தினார். இரட்டையபடி ஏழ~ ஏழயரகம் வடக்கு கர்நாடகா மற்றும் தெற்கு மகாராஷ்டிரா எதிராக ஆயிரத்தி ஆறாம் ஆண்டு இராஜராஜ சோழனால் முதலில் கைப்பற்றப்பட்ட பின்னர் இந்த தலைகீழாக எ~ எ~ எதிர்கொண்ட தனது தந்தையின் சார்பாக இந்த தலைநகரான மன்னைக்கடக்கம் மலைக்கட்டையும்~ கட்டையும் அவர் கைப்பற்றினார். சோழப் பேரரசின் அடுத்த பேரரசராகப் பதவியேற்ற ஆண்டே, அவரது

இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு கிழக்கு கேரளாவிற்கு படையெடுத்து குடைமலை நாட்டைக் கைப்பற்றியது ராஜேந்திரனின் படைகள் ஆயிரத்தி பதினெட்டில் மீண்டும் கடல்களைக் கடந்து பால் பழந்தீவம், மாலத்தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள் பல தீவுகளைக் கைப்பற்றியது. இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி பதினெட்டில் கேரளாவிற்கு மேற்கே கவரத்தி தீவான சண்டிமாத்தீவு கைப்பற்றப்பட்டது. ஆயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில், இராஜேந்திரன் வடக்கு கர்நாடகா மற்றும் தெற்கு மகாராஷ்டிரா எதிராக மற்றொரு படையெடுப்பை அனுப்பினார் இப்போது அதன் புதிய தலைநகரான கல்யாணியுடன், வடக்கே கர்நாடகாவில் சோழர்கள் மீண்டும் இழந்தனர், ஆனால் கிழக்கு கர்நாடகாவின் முசங்கியில் நடந்த போருக்குப் பிறகு மீண்டும் கைப்பற்றப்பட்டனர். இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்திய நிலப்பரப்பின் பல பகுதிகளைக் கைப்பற்றிய ராஜேந்திரன், இந்தியாவின் வடக்கு மற்றும் வடமேற்குப் பகுதிகளை கைப்பற்றுவதில் அதிக லட்சியமாக மாறினார் அ~ ஆயிரத்தி இருவத்தி ஒண்ணில் தெற்கு சத்தீஸ்கரின் சக்கரக்கோட்டத்தைக் கைப்பற்றுவதன் மூலம் அவர் தனது போர் பயணத்தைத் தொடங்கினார். இங்கிருந்து தனது படைகள் இரண்டாகப் பிரித்து ஒன்றை வடக்கே கங்கை நதியின் வரிசையிலும் மற்றொன்றை வடமேற்கு திசையில் அனுப்பினான். அதே நேரத்தில், இரண்டு பயணங்களை முடியும் வரை அவர் சக்கரக்கோட்டத்தில் தன் நிலையை நிலைநிறுத்திக் கொண்டார். இரண்டாவது பயணமானது சக்கரக்கோட்டத்திலிருந்து வடக்கே கங்கை நதியை நோக்கிச் சென்று ஒடிசாவின் ஒட்ட விசயம், வடக்கு சத்தீஸ்கரின் கோசல நாடு, வட~

என்ற பெரிய நதியை அடைந்தார். சோழர் இந்தியப் பெருநிலைப் பயணம் ஆயிரத்தி இருவத்தி ரெண்டில் முடிவடைந்தது, மேலும் இந்த ஒற்றைப் படையெடுப்பில் அவனது சோழ படைகள் சோழர் தலைநகருக்குத் திரும்பியவுடன் உத்தராபாதத்திற்கு வெற்றிகரமான பயணத்தில் மற்றும் கங்கை மண்டலம் நாடுகள் ஆயிரத்தி இருவத்தி ரெண்டில், ராஜேந்திரன் அரச குருவான ஈசான பண்டிதர், தமிழ்நாட்டில் உள்ளே குளம்பத்தேலில் கங்கைகொண்ட சோழீஸ்வரர் கோயிலில் என்று ஒரு கோயிலைக் கட்டினார். அவர் திரும்பியவுடன், ராஜேந்திரன் ஒரு புதிய பட்டத்தை கோரினார், மேலும் கங்கை கொண்டான் மற்றும் கங்கைகொண்ட சோழன், கங்கையை கைப்பற்றிய சோழன் என்ற பட்டத்தை கங்கை தலைமை தாங்கிய தனது தம்பிக்கு வழங்கினார். ராஜேந்திரன் கங்கைகொண்ட சோழபுரம் என்ற புதிய நகரத்தைக் கட்டத் தொடங்கினார், கங்கைகொண்ட சோழேஸ்வரம் என்ற புதிய சிவன் கோயிலும், கங்கை நதியிலிருந்து கொண்டு வந்தப்பட்ட புனித நீரே சோழ கங்கம் என்ற பெரிய கோயில் நீர் தொட்டியும் கட்டப்பட்டது கலந்தது நதியிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனிதநீர் சோழ கங்கம் என்ற பெரிய கோயில் நீர் தொட்டி கட்டப்பட்டது கலந்தது அரியலூர் மாவட்டம் உடையார் பாளையம் பகுதியில் கங்கைகொண்ட சோழபுரம் என்ற புதிய நகரத்தை பெரிய கங்கை கொண்ட சோழேஸ்வரர் கோவிலும் புனித சோழகங்கம் குளத்தையும் ராஜேந்திரன் கட்டியதாக ராஜேந்திரனின் செப்புத்தகடுகள் குரிப்பிடுகின்றன. கங்கைகொண்ட சோழேஸ்வரம் என்ற பெரிய கோவிலில் அவர் கட்டினார். கருவறையின் சன்னதி முதன்மை கடவுள் கங்கைகொண்ட சோழேஸ்வரர் மற்றும் பெருவுடையார் என்றும் அழைக்கப்படுகிறார் லிங்க வடிவில் உள்ள சிவன் இந்தியா மற்றும் உலகெங்கிலும் உள்ள சிவன் கோவில்களில் மிகப்பெரிய லிங்கம் பதிமூணு அடி உயரம் மற்றும் இருவது அடி சுற்றளவு தி பிரசஸ்தி ராஜேந்திரனின் வெற்றிகளைக் குறிப்பிடுகிறது ராஜேந்திர சோழனின் மூன்றாம் ஆட்சியாண்டில் கிழக்கு நாடு, கங்கை மற்றும் கடாரத்தை வென்றவர் இந்த கல்வெட்டு, சிவனை சரணடைந்து ராஜேந்திரனின் வழங்கிய வரிவிலக்கு மானியத்தை பதிவு செய்ய உருவாக்கப்பட்டது கடலூர் மாவட்டத்தில் உள்ள எறும்பூரில் உள்ள விஜயம்கொண்ட சோழேஸ்வரம் சிவன் கோவில் தற்போதைய எ~ எரும்பூருக்கும் அருகில் உள்ள கடம்பவனே~ வனேஸ்வரர் கோவில் ஸ்ரீ விஜயா மற்றும் இந்தோனேசியாவின் சுமத்ராவின் பல பகுதிகளை ராஜேந்திரனின் படைகள் வெற்றி பெற்று நினைவாக கட்டப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் உள்ள குடிமல்லூரில் உள்ள மலேசியாவின் பல பகுதிகளை ராஜேந்திரனின் படைகள் வென்றதன் நினைவாக கட்டப்பட்டது அவரது தொலைதூர வெளிநாட்டுப் போர்ப் பயணம் ஆயிரத்தி இருவத்தி மூணாம் ஆண்டில் சோழ வீரர்களுடன் ஒரு பெரிய கப்பல்களுடன் தொடங்கியது, முதலில் இந்தோனேசியாவின் தெற்கு சுமத்ராவின் பாலம்பாங்கில் உள்ள ஸ்ரீ விஜயாவுக்கு அனுப்பப்பட்டது, அது கைப்பற்றப்பட்டது. அதன் பிறகு, அவர்கள் ஸ்ரீ விஜயாவை ஒட்டிய தெற்கு சுமத்ராவின் மலையூரைக் கைப்பற்றினர். அங்கிருந்த கடற்படை கடல்களைக் கடந்து தெற்கு சுமத்ராவை ஓட்டிய பாங்கா தீவான மெவிலிபாங்காமைக் கைப்பற்றியது. பின்னர் அவர்கள் பிரதான நிலப்பரப்பில் கிழக்கு சுமத்ராவின் பண்ணைக்கு சென்றனர், அதைத் தொடர்ந்து வடக்கு சுமத்ராவின் இமலி~ இளமுரிதேசம் சென்றார்கள். படைகள் இப்போது மலேசியாவைக் கடந்து வடகிழக்கு மலேசியாவின் வலைபந்துரையும், அதைத் தொடர்ந்து வடமேற்கு மற்றும் மேற்கு மலேசியாவின் கடாரத்தையும் கைப்பற்றியது. இங்கு இருந்து வடக்கே சென்று

கோலத்தையும் கைப்பற்றினார் இங்கிருந்து, கடற்படை கடல் வழியாக வீட்டிற்குச் சென்று, அவர்கள் வழியில், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் உள்ள மணக்கவரமை கைப்பற்றியது. அவர்கள்~ அவர்கள் கடல் வழியாகப் பயணம் செய்து தற்போதைய தெற்கு மியான்மரின் துறைமுகம் நகரமான மக்பாபாலத்தைக் கைப்பற்றி சோழ நாட்டிற்குத் திரும்பினர். சோழர்கள் தென்கிழக்கு ஆசியப் படையெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்~ ஆயிரத்தி இருவத்தி நான்கில் முடிவடைந்தது, மேலும் ஒற்றைப் பயணத்தில் அவனது படைகள் கைப்பற்றப்பட்ட நிலங்களின் விவரங்கள் ஆயிரத்தி இருவத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ராஜேந்திரனின் அவரது மெய்கீர்த்தன் ஆரம்பகால வெள்ளிக் சேர்க்கப்பட்டன. ஸ்ரீ ராஜேந்திரன் வெற்றியுடன் இந்தோனேசியாவின் சுமத்ராவைச் சேர்ந்த விஜயம் ஆயிரத்தி இருவத்தி மூணில் தமிழ்நாட்டில் உள்ள எறும்பூரில் ஒரு சிவன் கோயிலைக் கட்டி அதற்கு விஜயம் கொண்ட சோழேஸ்வரம் என்று பெயரிட்டார். கடாரத்தின் மீதான வெற்றியுடன், ராஜேந்திரன் கடாரம் கொண்டான் என்று மற்றொரு புதிய பட்டத்தை ஏற்றுக்கொண்டார், மேலும் கடாரப் பயணத்தை வழிநடத்திய அவரது பேரன்களில் ஒருவருக்கு கடர~ கடரே~ கடேரம்கொண்ட சோழன் கடாரத்தைக் கைப்பற்றிய சோழன் என்ற பட்டம் வழங்கப்பட்டது தமிழ்நாட்டின் தற்போதைய குடிமல்லூரில் உள்ள ஒரு பகுதி கடாரம் கொண்ட சோழபுரம் என்று அழைக்கப்பட்டது. இன்றைய தமிழ்நாட்டில் உள்ள சில கிராமங்களில் திருவாரூர் மற்றும் அரியலூர் பகுதிகளில் தற்போதைய அரியலூரில் உள்ள கொடாரம்கொண்டான் மற்றும் கடாரம்கொண்ட சோழபுரம் தற்போதைய நரசிங்கபுரம் ஆகிய இடங்களில் கிடாரங்கொண்டான் என்று பெயர்களைக் கொண்டுள்ளன. ஆயிரத்தி இருவத்தி மூணாம் ஆண்டு மலேசியாவில் கடாரத்தின் மீது ராஜேந்திரன் வெற்றியுடன், வட தமிழகத்தில் ஒரு சிவன் கோயிலைக் கட்டினார், அதற்கு கொண்ட சோழேஸ்வரம் என்று பெயரிட்டார். இந்தியாவில் நிலப்பரப்பு மற்றும் வெளிநாடுகளில் அருகாமையில் நடந்த போர்களில் அவர் வெற்றி பெற்றால் தான், அவர்கள் முன்னாள் இரண்டு பிரமாண்டமான மற்றும் பிரமாண்டமான கோயில்களை முற்றிலும் கிரானைட் கல்லால் கட்டினார்கள், இந்த பிரந்தினித்தியத்தில் அவர்களின் சிறந்த வீரம் மற்றும் உயர்ந்த அந்தஸ்தின் வாழும் நினைவு சின்னங்கள். இன்றைய UNESCO உலக பாரம்பரிய தொடர். பிந் தைய இரண்டும் தொலைதூர வெளிநாட்டில் அவர்கள் வெற்றி பெற வெற்றிகளை நினைவுகூரும் கையில் கட்டப்பட்டு மற்றும் தென்-கிழக்கு ஆசியாவில் அவர்களின் சிறந்த சாதனைகளின் நினைவுச்சின்னங்கள் மற்றும் அந்த காலத்தில் உலக வரலாற்றில் இடைக்கால சோழப் பேரரசின் உயர்ந்த நிலை. ராஜேந்திரனின் வெற்றி காலவரிசை சோழ மண்டலங்கள் கி பி ஆயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டிலிருந்து ஆயிரத்தி எட்டு, சாளுக்கிய சோழப்பேரரசு, மேற்கு சாளுக்கியர்களின் பல பகுதிகளை இணைத்துக் கொண்டனர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றிலிருந்து ஆயிரத்தி பதினேழு இலங்கையின் வெற்றிசோழர்கள் இலங்கை முழுவதையும் இணைத்துக்கொண்டனர், அனுராதபுர இராச்சியத்தின் மன்னன் ஆறாம் கசப அவரது கைப்பாவை ஆட்சியாளராக ஆனார்

சோழர்கள் மல்கோடாவைத் தாக்கி இடித்து மேற்கு சாளுக்கியர்களின் பெரும்பகுதியைக் கைப்பற்றினர் ஆயிரத்தி இருவத்தி மூணு கங்கையின் வெற்றிசோழர்கள் வங்கதேசம் மற்றும் ஒட்டா ஆகியவற்றை இணைத்தனர். ஆயிரத்தி இருவத்தி மூணிலிருந்து பெகுவின் வெற்றிசோழர்கள் பெகு மியான்மர் நகரை இணைத்தனர் ஆயிரத்தி இருவத்தைந்து ஸ்ரீவிஜய பேரரசின் வெற்றிஸ்ரீவிஜயம் மற்றும் அதைச் சுற்றியுள்ள ராஜ்ஜியங்கள் சோழர் துணை ஆட்சியாக மாறியது ஆயிரத்தி இருவத்தி கெடாவின் வெற்றிசோழர்கள் கடாரத்தை கெத்தா இணைத்தனர் தென்னிந்தியாவில் நடந்த போர்கள் ஆரம்ப ராஜேந்திர சோழன் ஆயிரத்தி இரண்டில் கி பி ஆயிரத்தி இரண்டில் முதல் பிரச்சாரங்களை வழிநடத்தினார். ராஷ்டிரகூடர்களின் வெற்றி மற்றும் மேற்கு சாளுக்கியர்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் ஆக்கிய~ ஆகியவை இதில் அடங்கும். சாளுக்கிய பிரதேசங்களை எடோர், கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா இடையே உள்ள ராய்ச்சூர் மாவட்டத்தின் பெரும் பகுதி, மைசூரின் வடமேற்கிலுள்ள பனவாசி மற்றும் தலைநகர் மன்~ மன்கவ்காட்டாவை கைப்பற்றினார். ராஜேந்திரன் பட்டபகலில் ஒரு சிவன் கோயிலை எழுப்பினார் இன்றைய தெலுங்கானாவில் ஹைதராபாத்திற்கு வடக்கே அமைந்துள்ள கொல்லிப்பாக்கையும் கைப்பற்றினார். தமிழில் உள்ள கல்வெட்டில் இருந்தும் பகுதிகோலார் கூறியது கோப்பரகேசரிவன்மர் ஸ்ரீ இரா~ ஜேந்திர சோழன் தேவரின் எட்டாம் ஆட்சியாண்டில், அதிர்ஷ்ட தெய்வம் நிலையானதாக இருந்தபோது பெருகி பெரிய பூமியின் தெய்வமாக இருக்கும் போது போரில் வெற்றி மற்றும் அவனது பெரிய நீண்ட ஆயுளில் இடைத்துறை நாடு என்று பெரும் போர்ப் படையுடன் வனவாசி தொடர்ச்சியான மூடப்பட்டது கொல்லிப்பாக்கை, அதன் மதில்கள் சுள்ளி சுரங்கால் சூழப்பட்டிருந்தன மன்னறை~ மன்னைக்கடக்கம் அதன் கோட்டை நெருங்க முடியாது ராஜேந்திரன் பாண்டிய மற்றும் சேர பெருமாள் அரசுகளுக்கு படையெடுத்து இரு நாடுகளையும் கைப்பற்றி ராஜேந்திரன் தனது மகன்களில் ஒருவரை ஜடவர்மன் சுந்தர சோழ பாண்டிய என்ற பட்டத்துடன் மதுரையை தலைமையாக

முதல் கி பி ஆயிரத்தி எட்டு வரை, முதலாம் ராஜராஜனின் ஆ~ ட்சியின் போது, இராஜேந்திரன் பனவாசி மற்றும் தோணூர் போன்ற பல நகரங்களைத் தாக்கி இணைத்தார். கிபி ஆயிரத்தி பதினைந்தில், இரண்டாம் ஜெய்சிம்மர் மேற்கு சாளுக்கியர் அரசரானார் அவர் தனது முன்னோடியான சத்ய~ ஷரயாவால் ஏற்பட்ட இழப்புகளை மீட்டெடுக்க முயன்றார், அவர் தனது தலைநகரை விட்டு வெளியேறினார், பின்னர் ராஜராஜா ஆல் அஞ்சலி செலுத்தும் துணைவராக மீண்டும் அரியணையில் ஏறினார். ஆரம்பத்தில் ராஜேந்திரன் இலங்கையில் தனது பிரச்சாரங்களில் மும்முரமாக இருந்ததால் இரண்டாம் ஜெயசிம்மா வெற்றி பெற்றார் இல் கிழக்கு சாளுக்கிய மன்னர் வெங்கியின் விமாலத்தின் விமா~ விமாலத்திதன் மறைவுக்குப் பிறகு ராஜராஜனின் நரேந்திர ராஜராஜ நரேந்திரன் விமலாதித்தன் மற்றும் சோழ இளவரசி குந்தவையின் மகன் ராஜேந்திரன் விஜயாதித்தியனை தோற்கடிக்க ஒரு தன் மருமகன் ராஜராஜனுக்கு உதவினான் ராஜேந்திரன் மஸ்கி போரில் ஜெயசிம்மாவுடன் போ~ போரிட்டான் அவர் எண்வது லட்சம் இராணுவத்திற்கு தலைமை தாங்கினார் மற்றும் மஸ்கி போரில் ஆயிரத்தி பத்தொன்பதிலிருந்து ஆயிரத்தி இருவது ஜெய்சிம்மாவை தோற்கடித்தார். கிழக்குப் பகுதியில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து பின்னர் ராஜேந்திரனின் மருமகன் முடிசூட்டு விழாவும் தளமாகும் அனுராதபுரத்தை கைப்பற்றுதல் ராஜேந்திரன் சோழ தளபதி வல்லவராயன் வந்தியத்தேவன் தலைமையில் இலங்கைத் தீவின் மீது படையெடுத்தார். தலைநகர் அனுராதபுரம் சோழர் படையால் சூறையாடப்பட்டது இது ஜனநாதமங்கலம் என தாலி குமரன் மகாதித்த ராஜராஜேஸ்வரர் ராஜராஜன் இறைவன் என்ற சிவன் கோவிலை எழுப்பினார், இது ராஜராஜ புரா என மாரு~ மாறுபெயரிட்டது. தீவில் சோழர் ஆ~ ஆக்கிரமித்த பிற தேசங்கள் மும்முடி சோழன் அல்லது ராஜேந்திரனின் தந்தையான முதலாம் இராஜராஜனின் நினைவாக மும்முடிச்சோழமண்டலம் எனப் பெயரிடப்பட்டது. அவரது ஆட்சியின் போது ராஜே~ ராஜேந்திரனின் தந்தை முதலாம் இராஜராஜன் வட இலங்கையில் உள்ள அனுராத இராஜ்ஜியத்தை இணைத்துக் கொண்டார். ராஜேந்திரன் ஆயிரத்தி பதினேழில் தெற்கில் உள்ள றுவை இராஜ்ஜியத்தின் மீது படையெடுத்தார். சோழர்களின் படையெடுப்புகள் ராஜராட்டிலிருந்து தெற்கு நோக்கி கேரளாவிற்குத் தொடங்கப்பட்டன. தனது ஐந்தாவது வயதில், ராஜேந்திரன் தீவை முழுமையாகக் கைப்பற்றியதாகக் கூறினார். தென்கிழக்கு மகாணமான ரோஹண உட்பட முழு அனுராதபுரம் சோழப் பேரரசில் இணைக்கப்பட்டது வம்சத்தின், அனுராதபுரத்தை கைப்பற்றுவது சிங்கள மன்னர் மகிந்த V இன் முப்பத்து ஆறாவது ஆண்டு, அதாவது ஆயிரத்தி பதினேழு பதினெட்டில் நிறைவடைந்தது. ஆனால் நீண்ட கால சோழர் ஆக்கிரமிப்பைத் தூண்டுவதற்கு பெரிய மற்றும் செழிப்பான குடியிருப்புகள் இல்லாத தீவின் தெற்கே சோழர்களால் உண்மையில் ஒருங்கிணைக்கப்படவில்லை. இவ்வாறு ராஜேந்திரனின் கீழ், இலங்கையில் சோழனின்

வருமானம் குறையும் நிலையை அடையத் தொடங்கியது. குலவம்சம் மற்றும் கரந்தை கொள்ளையடிக்கும் தகடுகளின்படி, ராஜேந்திரன் ஒரு பெரிய இராணுவத்தை அனுராதபுரத்திற்கு அழைத்துச் சென்று, மகிந்தாவின் கிரீடம், ராணி மற்றும் மகள், ஏராளமான செல்வம் மற்றும் மண்ணையும் கைப்பற்றினார், மேலும் அவர் இந்தியாவுக்கு கைதியாக அழைத்துச் சென்றார், அங்கு அவர் இறுதியில் இறந்தார். ஆயிரத்தி ல் நாடுகடத்தப்பட்டார் ரோகணத்தை கைப்பற்றி பதினோரு ஆண்டுகளுக்குப் பிறகு, மகிந்தவின் மகன் கஸஸ்ப சோழப் படைகள் வீணாகத் தேடிய ரோகணத்தில் ஒளிந்திருந்தன. அவரது தந்தையின் மரணத்திற்குப் பிறகு, கஸஸ்பா முடியாட்சியை ஆறாம் கஸ்ஸபா விக்ரமபாஹு என்ற அழைக்கப்படுவார் என்றுக்கொண்டார் மற்றும் விடுதலை மற்றும் ஐக்கியத்திற்கான பிரச்சாரத்தை ஒழுங்கமைக்க முயற்சித்தபோது பல ஆண்டுகள் ரோகனாவில் ஆட்சி செய்தார். கி பி ஆயிரத்தி இருவத்தி ஒன்பது ஆயிரத்தி நாப்பது பாண்டிய மற்றும் சேர இராஜ்ஜியங்களில் ஏற்பட்ட எழுச்சிகளைப் பயன்படுத்தி, ஆறாம் கசப்பன் ரோணத்தில் சோழப் படைகளைக் கொன்று குவித்து தொண்ணூத்தி ஐந்தாயிரம் பேர் கொண்ட சோழப் படையை புலத்திநகருக்கு விரட்டினான். ஆனால் அவர் தனது அதிகாரத்தை

அவரது அத்~ வாரிசான மஹாலானா கிட்டி சோழர்களுக்கு எதிராக ஒரு தோல்வியுற்ற கிளர்ச்சியை வழிநடத்த முயன்றனர் முதலாம் விஜயபாகு சிங்கள அரசு குடும்பத்தில் இருந்து வந்தவர் அல்லது குறைந்தபட்சம் தம் வம்சாவளியினர் கூறப்பட்டார். ரோஹணாவில் தனது பலம் வாய்ந்த போட்டியாளர்களை அவர் தோற்கடித்தார். பதினேழு வயதிற்குள் சோழர்களை எதிர்த்துப் நிற்க முடியாத தீர்க்க முடியாத கிளர்ச்சியாளர்களை

விஜயபாகு உள்ள ரோஹனவில் தன் தளத்திலிருந்து, இது போன்ற சிரமத்தை எதிர்கொண்டார் சோழர்களை விட அவர்கள் தங்கள் சுதந்திரத்திற்கு மிகவும் குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலாக கருதி உள்ளர் தலைவர்களின் விரோதத்துடன் அவர் போராட வேண்டியிருந்தது. இப்போ வந்து படிப்ப பத்திதான் நம்ம பேசப்போறோம். படிப்பு வந்து சிறுகுழந்தை சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் என்னன்னா வகைல இருக்குததுங்குறத பாக்கலாம். இப்போ பள்ளி கட்டணத்துக்கு வந்து செலவு செய்றதுக்கு ஒரு வீட்ல அம்மா அப்பா ரெண்டுபேரும்மே வேலைக்கி போனாதா நம்ம பள்ளி கட்டணத்த வந்து நம்மனால செலுத்த முடியும். ஆனா, பள்ளி படிப்ப வந்து அது எப்டியெல்லாம் நம்ம வந்து மாத்தலாம், அப்டின்னு சின்ன சின்ன யோசனைகள் மூலம் நாம்ம வந்து நம்ம கொழந்தைகளுக்கு சொல்லி தரலாம். அதாவது, ரெண்டு வயதுல இருந்து அஞ்சு வயது வரைக்கும் இருக்குற குழந்தைகள நமக்கு வந்து பாக்குற பொருட்கள் இதனுடைய பெயர் என்ன? இதன் நிறம் என்ன? இதன் வடிவம் என்ன? இது சதுரம்மா? வட்டம்மா? அந்தமாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சொல்லிக்குடுக்கனும். இதன் துண்டோட நிறத்தை கூறு? இந்த கதவின் நிறம் என்ன? இந்த இந்த காய்கறியின் பெயர் என்ன? நம்ம சமைக்கிறப்போ,

வரேன். அப்டின்னு சொல்றதுக்கு நாளக்கி வந்துட்டேன் அப்டின்னு அந்த இலக்கணபிழையோட பேசுவாங்க. இது வந்து நம்ம படிக்கிறப்போத புரியும். ஆனா, சாதாரணமா பேச்சு வழக்குலையே நம்ம பேச பேசவே இலக்கண பிழை இல்லாம, நம்ம கொழந்தைகளுக்கு நாம்ம கத்துக்குடுக்கலாம். அந்த மாதிரி, சின்ன சின்ன பொருட்கள் இப்போ வந்து ஒரு மாவுல கோதுமைமாவு பெசஞ்சு அவங்களுக்கு குடுத்து சின்ன சின்ன பொருட்கள் அதாவது, அவங்கள செய்யவிடலாம்.

ஒரு button ன குடுத்து இது இப்டிலா ஒட்டு அப்டின்னு சொல்லலாம், இல்ல இது வந்து வண்ணப் பென்சில்களை கொடுத்து நீ வண்ணம் தீட்டு இதுல வந்து இந்த அப்டின் சொன்னா அவங்களாகவே அவங்களோட கற்பனைத்திறன வந்து வளத்துக்குவாங்க. நாம்ம அவங்களுக்கு வந்து பயிற்சிகுடுக்கனும்னு அவசியம் இல்ல சின்ன சின்ன தப்புக்கள் செஞ்சுதான் அதுலருந்து அவங்க கத்துக்குவாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கூடவே இருந்து இத இப்டி பண்ணு இத இப்டி பண்ணு னு நாம்ம சொல்ல சொல்லத்தா அவங்க எரிச்சல் அடைவாங்க, அவங்களாகவே கத்துக்கட்டும். வெளிசுற்றுப்புறத்துல இருந்து அவங்களாகவே உற்றுப்பார்த்து கவனித்துக்கொள்ளட்டும். அப்டின்னு நம்ம சின்ன சின்ன விஷயங்கள அவங்கள கத்துக்க வைக்கணும். அதேமாதிரி, அவங்க என்ன விஷயத்துல ஆர்வமா இருக்குறாங்க அப்டிங்கறதையும் நம்ம பாத்து

சிலருக்கு வந்து புத்தகம் வாசிப்பதுதான் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். இது யார் இதில்லாம வெளில விளையாடுறதுதான் சிலருக்கு ஆர்வமா இருக்கும். அவங்க எந்த துறைல ஆர்வமா இருக்குறாங்களோ, அத நாம்ம வளக்குறதுக்கு நாம்ம நம்ம பயிற்ச்சிகள் குடுக்கலாம். அதேமாதிரி ஒரு மாலை ஐந்து மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் படிக்கணும்ன அவங்களுக்கு அந்த படிப்போட அவசியமும் அந்த மணி மணியோட முக்கியத்துவத்தையும் நாம்ம அவங்களுக்கு கத்துக்குடுக்கணும். அந்த ஆஹ் நேரத்துல வந்து நாம்ம அவங்கள வந்து வெளில விளையாட விடாம நீ வந்து இதுக்கான செலவு செய்தாதான் வருங்காலத்துல உனக்கான இலக்கை நீ எட்ட முடியும் அப்டின்னு சொல்லி அவங்கள வந்து அதை நோக்கி பயிற்சியைநோக்கி அவங்கள ஓட வைக்கணும். ஒவ்வொரு முறையும் வந்து ஐந் அஞ்சு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் நீ படிக்கணுனா நீ படிக்கணும் அதுல வந்து நா வந்து எந்த வித மாறுதலும் செய்யமாட்டேன். அதுக்கு முன்னாடிவேண்ணா நீ விளையாடுறதுன்னா விளையாடிட்டு வரலாம்னு சொல்லி நம்ம வந்து கண்டிப்போடு இருக்கணும். அதேமாதிரி, படிப்ப வந்து அவங்களுக்கு எளிமையா புரிற வகையில நாம்ம அவங்களுக்கு விளக்கி சொன்னோன்னாவே அவங்க வந்து அத புரிஞ்சுக்குவாங்க. கடுமையான பாடத்தக்கூட நாம்ம எளிமையான முறையில விளக்கலாம். இப்பொழுதெல்லாம் நறைய ஆஹ் நமக்கு வந்து இணையதளத்து வசதிகள் நறைய இருக்கின்றன. அவற்றின் மூலமாகவும் அவங்களுக்கு விளக்கி சொல்லலாம் அல்லது அவர்களுக்கு எழுதி காண்பிப்பதன் மூலமாகவும் இல்ல, அவங்களுக்கு புடிச்ச அந்த ஊடகத்தின் மூலமாகவும் நாம்ம வந்து அவங்களுக்கு வந்து படிப்ப வந்து விளக்கிக்கொடுக்கலாம். ஒவ்வொரு முறையும் வந்து அவங்களுக்கு இத அதைப்பற்றிய அறிவு அதுல எவ்வளவு தூரம் மேம்படுதுன்றத நாம்ம கவனிச்சுட்டே வரணும். இப்போ கணக்குன்னு நாம்ம எடுத்துட்டோம்னா, அந்த கணக்கு வந்து அடிப்படை அறிவு வந்து வாய்ப்பாடு மிகவும் முக்கியம் வாய்ப்பாடு, இரண்டாம் வாய்ப்படிலிருந்து பனிரெண்டாம் வாய்ப்பாடு வரைக்கும் நன்றாக தெளிவாக தெரிய வேண்டும். அதுக்கு தினமும் அவர்களை எழுத வைக்க வேண்டும். அதாவது, ஒருமுறை எழுதுதல்ன்றது பத்து முறை படித்தலுக்கு சமம். அப்டின்னு சொல்லுவாங்க, அதுனால்ல இந்த பத்து வாயி பன்னண்டு வாய்ப்பாடும் எழுதுறதுக்கு உம் ஆஹ் ஒரு இருவது மணித்துளிகள் அவ்ளோத ஆகும் இருவது நிமிடங்கள் ஆகலாம். அல்லது முப்பது நிமிடங்கள் ஆகலாம். அதற்குள் அவர்கள் அதை முடித்துவிடுவார்கள். தினமும், அதற்காக அவர்களை முப்பது நிமிடங்கள் நாம்ம ஒதுக்க வேண்டும் கண்டிப்பாக தினமும் எழுதி காண்பிக்க வேண்டும் என்று